ஆபீஸ்க்கு வெளிய ரெண்டு வலை ஜன்னல் வச்சிருக்காங்க.

இத பாக்கயில ஒரு தெரு மாதிரி இருக்கு.

ரெண்டு பக்கமும் வீடுகள் நிறைய இருக்கு.

இத பாக்கையிலம் கேட்டு கதவு மாதிரி இருக்கு.

கேட்டுக்கு பக்கத்துல ஒரு மரத்துண்டு ஒன்னு கிடக்கு.

வான்கோழிக்கு பின்னாடி ரெண்டு ஆடு மேஞ்சுட்டுருக்கு.

ஒரு வாத்து சைடுல நிக்குது.

கடைக்கு உள்ள டைல்ஸ் போட்ருகாங்க.

சைடுல ரெட் கலர் சட்டை போட்டுக்குட்டு கை பின்னாடி கட்டிக்கிட்டு நிக்கிறாரு.

செட்டுக்கு பின்னாடி மரம் செடி எல்லா நிக்கி.

இங்க ஒரு லேடி வாசலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க.

உள்ள நெறைய லைட் எல்லா போட்டுருக்காங்க.

காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பெரிய மரம் ஒன்னு இருக்கு.